ஒரு ரோடு தெரியுது ரோடு வந்து குண்டு குழியுமா இருக்குது.

ஒரு போட் வந்து தண்ணிக்குள்ள முங்கி இருக்குது ஆட்கள் யாருமே இந்த இடத்துல இல்ல.

ஸ்டூல் ஒன்னு இருக்குது அது பக்கத்துல ஒரு டேபிள் மாரி ஒன்னு இருக்குது அதுக்கு மேல பாட்டில் வச்சிருக்காங்க.

மேல ரெண்டு போட்டோஸ் இருக்குது.

கண்ணாடி பாக்ஸ் வச்சி உள்ள ராக்குல்ல நெறய எதோ வச்சிருக்காங்க.

வெளியில வந்து ஒரு டயர் இருக்குது. ஏ_சி மாட்டிருக்காங்க.

இன்னொரு சைடுல ரெண்டு பனை மரங்கள் நிக்குது.

எல்லாருமே தலைல வந்து ஆர மஞ்சள் கலர் தொப்பி போட்டுருக்காங்க.

உள்ள வந்து பெரிய கட்டிடம் நறைய தெரியுது.

ஆ ஒயிட் அண்ட் ரோஸ்ல பலூன் எல்லாம் நறைய கட்டிருக்காங்க டெக்கரேஷன் நல்ல பண்ணி வச்சிருக்காங்க.

இன்டர்லாக் ரோடு போட்டுருக்குது ஒரு ஆளு ஆரஞ்சு கலர் டி_ஷர்ட் போட்டு நிக்குறாரு.

இதுல பூவெல்லாம் பூத்திருக்கு சைட்ல வந்து கம்பி போட்டு மேல ஒல குடிச ஒண்ணு வெச்சிருக்காங்க அதுக்கு மேல டாபல் விரிச்சிருக்காங்க.

இந்த சைடு கிரீன் கலர்ல ஒரு சீட்டு விரிச்சிருக்காங்க. தூரத்துல ஒரு சீட் ஒன்னு விரிச்சிருக்காங்க.

அந்த லேடி வந்து ரெட் கலர்ல சுடிதார் போட்ருக்காங்க கைல ஒரு காப்பு போட்ருக்காங்க.

இது ஒரு பார்க் ஏரியா . இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு எடம்.

ஒரு கம்பி போட்டு கட்டி வச்சிருக்காங்க அதுல ஒரு பைப்பு நீட்டிவிட்ருக்காங்க அதுல ஒரு ஆள் சாஞ்சி நிக்கிறாரு.

இது வந்து ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல நறைய டேபிள் இருக்குது சேர்ல்லா நறைய போட்ருக்காங்க.

கைல வந்து கருப்பு கலர் பேக் ஒன்னு வச்சிருக்காங்க.

எல்லாமே சீட் போட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்குது.

உள்ள வந்து மூணு பேர் நி இரு அ பேசிட்டு இருக்காங்க.

ஒரு பெரிய மரோ இருக்குது. கீழ வந்து சின்ன சின்ன செடிகள் எல்லா நெறைய இருக்குது.

உள்ளாடியும் நெறைய மரங்கள் எல்லாம் வச்சியிருக்காக.

இது வந்து திருவிழா டைம்ல போடக்கூடிய ஒரு கடெ.

அந்த கடைல வந்து எது எடுத்தாலும் பத்துருவா அப்டினு போர்டு ஒன்னு வெச்சிருக்காங்க வெளில வந்து சின்ன புள்ளைங்க விளையாட கூடிய விளையாட்டு சாதனங்கள் வெச்சிருக்காங்க.